okay அதுக்கு எவ்வளவு sir கட்டணும்? நான் திருச்சில வந்து central ல தான் sir இருக்கேன் இல்லை இல்லை அந்த side இல்லை sir இந்த National college போகுற route தெரியுங்களா? ஆஹ் அங்கதான் sir okay okay okay இப்போ இப்படி பாத்தீங்கன்னா central ல இருந்து கொஞ்சம் left எடுத்து உள்ள போனா National college வரும் அதுக்கு வந்து பக்கத்து பக்கத்துலதான் sir வீடு okay வீட்டு address எதுவும் இப்பவே தேவைப்படுங்களா? இல்லை connection எடுக்கும் போது சொன்னா போதுங்களா?

okay sir இந்த monthly plans பத்தி கொஞ்சம் சொல்லமுடியுங்களா? monthly இல்லை yearly plans அந்த மாதிரி எதுவும் இருக்கா? கண்டிப்பா sir அத போடுங்க இல்ல வீட்டுல வந்து children லாம் இருக்காங்க online class mobile ல போடுற net வந்து பத்த மாடங்குது so ஜியோ fiberplan வந்து நல்லா இருக்குன்னு அப்டி சொல்லி சொல்றாங்க

ஆஹ் இருக்கிறாங்க sir பசங்கல்லாம் இருக்கிறாங்க online class attend பண்றாங்க அதனாலேயே net mobile ல போடுற net ஏ பத்தமாட்டேங்குது அதும் இல்லாம நான் work க்கு போறப்ப mobile எடுத்துட்டு போயிற்றதுனால ரொம்ப சிரமமாய் இருக்கு sir அதுக்குதான் இந்த wifi இந்த மாதிரி net வச்சிட்டோம்னா கொஞ்சம் useful ஆ இருக்கும் இல்லை sir இப்ப எல்லா இடைத்திலயும் fast ஆ கிடைக்குது

okay technician வந்து இதை check பண்ணி குடுக்கிறப்ப visiting charges technician charges மாதிரி ஏதும் வரும்ங்களா? fitting charges கிடையாது correct ங்களா? இல்லை ஏன்னா வந்துட்டு அதுக்கப்பரம் அவங்க கேக்க கூடாது இல்ல அதுக்குதான் கேக்குறேன்

fit பண்ண எப்போ வருவாங்க sir இப்போ வந்து எவ்வளவு நேரத்தில sir fit பண்ணி குடுப்பாங்க one hour ஆ? நாளையிலிருந்து தேவைப்படுது அதான் கொஞ்சம delay பண்ணாம கம்ப்ளைன்ட் உடனே எடுத்துக்கிட்டு

thirty MBPS ங்களா four ninty nine okay அது validity எவ்வளவு validity எவ்வளவு நாள் அது monthly ஆ இல்லை yearly சொல்றீங்களா? thirty days அப்படின்ன one month க்கு correct ங்களா இந்த one month க்கு அந்த மாதிரி வேண்டாம் sir போட்டா ஒரு six month இல்லை one year அந்த மாதிரி போடறமாதிரி ஏதும் plan இருக்கா? ஏன்னா monthly monthly என்னால பண்ணீட்டு இருக்க முடியாது

okay ஹம் okay okay sir okay sir

so இந்த offer இந்த package போட்டுட்டு sixmonth அந்த மாதிரி extent பன்னிகிலமா

five double nine four double nine என்ன sir different validity ஏதும் அதிகம் ஆகுமா? இல்ல

okay அது validity எவ்வளவு நாள் sir அதே thirty days தனா

சரி okay next sir ஆஹ் முன்னாடிசொன்ன package ல வந்து கம்மியாதான சொன்னீங்க?

okay okay okay

net எல்லாம் நல்லா fast ஆ தான இருக்கும்? okay சரி இப்ப நீங்க சொல்றது வந்து monthly மட்டுந்தான் சொல்லிருக்கீங்க monthly மட்டுந்தான் இருக்கா இல்லை yearly plan ஏதும் இருக்கா கொஞ்சம் check பண்ணி பாக்க முடியுமா? okay yearly plan அஹ் yearly

okay எனக்கு அப்போ இந்த five double nine okay correct ங்களா? அந்த plan எனக்கு okay தான் but monthly monthly சொல்றீங்க கொஞ்சம் yearly அப்டின்னு வந்துச்சுன்னா inform பண்றீங்களா என் number க்கு? okay அது என்ன plan?

okay okay okay sir இப்ப சொன்னீங்க இல்லை thousand four hundred ninty nine plan எனக்கு okay வா தான் இருக்கு தான் இருக்கு but நான் yearly க்கு தேடுறேன் yearly pack வந்துச்சுன்னா கண்டிப்பா மறக்காம update பண்ணிருங்க என்னோட mobile number க்கு one hour குள்ள வந்து ready பண்ணி குடுத்துருவாங்க இல்ல?

contact பண்ணுவாங்களா okay sir ஆஹ் கண்டிப்பா sir போடுரமாதிரிதான் sir இருக்கோம்